ஒரு eighty ninety அவ்வளவு போன கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கு மேல தாண்டாம இருந்தா okay இப்போ நம்ம friends இருக்காங்கல்ல

அவங்க பெரிய பெரிய bike suppose இப்போ ஒரு two lakhs three lakhs ல ஆர் one five version four இந்த புது பெரிய பெரிய KTM லாம் வெச்சிருக்காங்கன்னா அவங்க நூத்தம்பது நூத்தி அறுபது எல்லாம் easy ஆ போவாங்க

அதுதான் அது அது ஒரு problem இருக்கு அவங்களுக்கு performance equal ஆ நம்ம போனோம்னா நம்ம வண்டி போயிடும் இது tour எப்பயோதுதான் போவோம் daily போக மாட்டோம்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

அப்போ கொஞ்சம் நீ ரொம்ப நேரம் travel பண்ணிட்டு அடுத்த கொஞ்ச நாள் வண்டி எடுக்கும்போது உனக்கு சின்னச் சின்ன problem வரும் ஆஹ் ஆமா இதான் service ஐ விட்டுட்டோம்ன்னா பிரச்சனை இல்லை tour போயிட்டு வந்துட்டு

correct ஆ oil மாத்திக்கிட்டு

இப்ப நம்ம இது காசு இல்லாமல் இது பண்ணிட்டே இருந்தோம்ன்னா அப்புறம் பண்ணிக்கலாம்ன்னா அப்புறம் பெருசாதான் செலவு வெக்கும் எந்த வண்யா இருந்தாலும்

இப்~ எப்பயாவது நம்ம tour போகும்போது ஒரு நாலஞ்சு tour போவோம் வண்டியில

அதுக்கப்புறம் car வாங்கிட்டோம்ன்னா வேலை முடிஞ்சுச்சு ஆஹ் ஆனா ca~ car வாங்கிட்டோம்ன்னா பிரச்சனை இல்லை ஆஹ் எப்படியும் ஒரு நாலு ஒரு நாலஞ்சு வருஷத்துல ஒரு ஒரு நாலஞ்சு வருஷமா okay ஒரு நாலஞ்சு வருஷம் வையேன்

ஒரு இந்த வாட்டின்னு ஒரு பத்து இருபது tour க்கு போயிருக்கோமா வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு மூணு tour போறோம்ன்னா கூட ஒரு இருபது tour போயிருவோம்

ஒரு நாலஞ்சு வருஷத்துல அதுக்கு அப்பறம் அப்படியே car வாங்கிட்டு வாங்கிட்டோம்ன்னா ஒரு correct ஆ இருக்கும் ஆஹ் car வாங்கிட்டாங்கன்னா நம்ம பேசிட்டு jolly ஆ போல ஒரு அஞ்சு பேர் போலாம் bike தான் அப்படி இல்ல உனக்கு bike லயே போயிட்டு இருந்தாலும் உனக்கு கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் bike ல ஒரு super க்கு feel நல்லா இருக்கும் ஆஹ் முதுகு வலி கா~ முதுகு வலி கை வலிலாம் வந்துருச்சின்னா அப்புறம் அவ்வளவுதான் உனக்கு bore அடிச்சிரும் அப்புறம்

car தான் ஆனால் car ல நீ போகணும்னா உனக்கு எப்பயுமே நல்லா இருக்கும் ஏன்னா free ஆ போலாம்

உன் friends கூட சேர்ந்து பாட்டுக்கு பாட்டு

போனா அப்படி இல்லை மழைன்னா ஓட்ட முடியாது ரொம்ப தூரம் மழை வந்துருச்சுன்னா car ஆ இருந்தா நம்ம free ஆ உட்கார்ந்துக்கலாம் ஓட்டுறவங்களுக்குத்தான் கஷ்டம்

ஆஹ் bike லஆனா bike ல என்ன பண்ணாங்கன்னா இந்த மழையிலே இப்படி வளைவாங்கள்ல

ஆஹ் ஆமா தான் நல்லா இருக்கும் car பாப்போம் நம்ம வாங்கறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்ன்னு தெரியல

ஆனா job போய் ஒரு வருஷத்திலேயே இப்போ நம்ம வீட்டுல ஏதோ கடன் இல்லைன்னா ஒரு வருஷத்திலேயே car வாங்கிடலாம்

ஏன்னா கடன் இல்லை காசு இப்போ ஒண்ணும் பண்ணப் போறது இல்ல ஒரு bike எல்லாம் car வாங்கினோம்ன்னா bike already வச்சிருந்ததுனால நம்ம car வாங்கிடலாம் ஒரு இப்போதைக்கு ஒரு கொஞ்ச நாள் tour போறக்கு இல்லைன்னா ஓட்டி கத்துகிறதுக்கு

சரி bye நம்ம அப்புறம் நான் உனக்கு call பண்றேன் free ஆயுடு கூப்பிடுறேன்

எல்லாத்துக்கும் வணக்கம்க. நான் இப்ப எதைப்பத்தி பேசப்போறேன் அப்பிடின்னா விவசாயத்தைப் பத்திதாங்க சொல்லப் போறேன். ஒரு காலத்துல ஊருக்கே நல்ல சாமியா இருந்தவங்கதான் யாரு அப்படின்னு கேட்டான்னா விவசாயிங்களைத்தான் நம்ம சொல்லுவோம். இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா விவசாயத்தை விட்டுட்டு வெளியில போயி விவசாயிங்களை பார்த்தா ஒரு மாதிரி அருவருப்பா பாக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் வேற யாரும் இல்லைங்க. இப்பெல்லாம் விவசாயத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வே இல்லாம எல்லாம் பணத்தை தேடி கஷ்டப்பட்டு சோறு தண்ணி இல்லாம வெளியில போய் கஷ்டப்பட்டிட்டிருக்காங்க. நிறைய பேர் ஊர் ஊரா போய் பஞ்சத்தினால அவங்களுக்கு சாப்பிடக் கூட வழி இல்லாத வெளியில போய் பிச்சை எடுத்துட்டு இன்னொரு ஊர்ல போய் இன்னொருத்தனுக்கு வேலை செஞ்சு குடுத்துட்டு அந்த அளவுக்கு ஆயிட்டிருக்கோம். நிறைய விவசாயம் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இப்ப என்ன ஆயிட்டிருக்காங்கன்னா விவசாயமும் இல்லாம வு~ விவசாயங்க செஞ்ச அவங்களோட நல்லது கெட்டது அந்த ஒரு இதுவே இல்லாம இருந்து~ இருந்துட்டிருக்கோம். இந்த காலத்துல விவசாயத்துக்கு ஒரு importance கொடுத்த மாதிரி யாருக்குமே தெரியலைங்க. என்னை பொறுத்தவரைக்கும் விவசாயங்கள் இல்லாம நம்ம இன்னும் எத்தனை நாள் இருக்கப்போறோம்னு தெரியலை இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சோறு தண்ணி இல்லாம பசி பஞ்சங்கிற மாதிரிதாங்க இருக்கப் போறோம். அது எப்படியும் நம்ம கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல இருந்து வேலை செஞ்சு காசு பணம் சம்பாரிச்சுட்டு வந்தா கூட இங்க வந்து சோறு தண்ணி இல்லாமதாங்க இருக்கப்போறோம் இன்னும் கொஞ்ச காலத்துல எல்லாம் நம்ம காசுதான் சாப்பிட போறோம்னு நினைக்கிறேன் இப்ப எல்லா விவசாயமும் அழிஞ்சிட்டு இருக்கு. விவசாயிங்களும் அழியறாங்க. விவசாயம் பண்ண இடம் இல்லை. எந்த இடத்தை எல்லாத்தையும் பெரு நிறுவனங்கள் எல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க இந்த விவசாயம் பண்ண வங்கிகள் எல்லாம் எவ்வளவுதான் கடன் கொடுத்தாலும் அந்த கடன் அந்த கடன் தொகையை வச்சுட்டு மக்களால ஒண்ணுமே பண்ண முடியறதில்லைங்க. அந்த பணத்துக்காக கட்டற வட்டியே அவங்களை சாவடிச்சிரும் வட்டி கட்ட முடியாம அவங்களால வயல்வெளிகளை பாத்துக்க முடியாம குடும்பத்தையும் பாத்துக்க முடியாம எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்காங்க இதெல்லாம் நினைச்சா நம்மளுக்கே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலிர்க்குதுங்க . எத்தனை வருஷம்தான் நம்மளும் சோறு தண்ணி இல்லாம இருக்கப் போறோம்னு எனக்கு சத்தியமா தெரியலே. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியும் கடைசி காலத்துல நம்மளுக்கு சோறு தண்ணி இல்லாம ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் மாதிரி விலங்குகளை சுட்டுட்டு விலங்குகளை கொன்னுட்டு ஜப்பான்காரங்க மாதிரி எலியும் தவளையும்தான் சாப்பி போறோம்னு நினைச்சுட்டு இருக்கேன் . இப்ப பார்த்தீங்க அப்பிடின்னா விவசாயமும் அழியுது. விவசாயிங்களும் அழிஞ்சுட்டு இருக்காங்க. விவசாயம் பண்ணா வங்கியில கடன் வாங்கி இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த காரணமா வச்சு நிறைய பெருநிறுவனங்கள் எல்லாம் விவசாய நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதனால விவசாயம் பண்ண இடமே இல்லாம போயிடுச்சுங்க. வாங்குன கடனை கட்ட முடியாம விவசாயமும் இறந்து போயிடுறாங்க நம்ம அரசு எவ்வளவு தான் ஆஸ்பத்திரிகள் கொடுத்தாலும் விவசாயிங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலைங்க இன்னும் அரசு எத்தனை மேம்பாட்டு திட்டத்தை கொண்டு வந்தாலும்

கடைசியில என்னதான் வழின்னா இறப்பு மட்டும் தாங்க அவங்களோட ஒரே வழியா இருக்கு பூச்சி மருந்து குடிச்சு இறந்து போற அளவுக்கு நம்ம விவசாயிகள் வந்து புண்படுத்திட்டு இருந்திருக்கோம். அவங்க எல்லாம் தெய்வங்க நம்மளை வாழ வச்சுட்டிருக்கிற தெய்வம்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி காரணங்களால என்ன ஆகுது அப்பிடின்னா விவசாயிங்களுக்கு விவசாயம் பண்ற மனசே வரமாட்டேங்குது அவங்கெல்லாம் அவங்களோட வாழ்க்கைய வெறுத்து

விவசாயம் பண்ண யாருமே ஒத்துழைக்கிறது இல்லைங்க. விவசாயம் பண்ண இடம் இல்லை. அதெல்லாம் பெரிய நிறுவனங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எவ்வளவுதான் விவசாயம் பண்றேன்னு சொல்லி இறங்குனாலும் அவங்களை எப்படியாவது பண்ணி அழிச்சிடுறாங்க இந்த மாதிரி நிலைமை எல்லாம் என்ன ஆகுது அப்பிடின்னா இன்னும் போதும் இன்னும் இன்னும் வரும் காலத்திலெல்லாம் மக்களுக்கு சோறு தண்ணி கூட இல்லாம போயிடும். காசு காசு காசுன்னு சொல்லி காச தேடி போயிட்டு இருக்கோம். கடைசியில காசு மட்டும் தாங்க சாப்பிட போறோம் இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்பிரிக்கால இருக்கிற சில இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நடந்திட்டிருக்கு. so அவங்களுக்கு சோறு இல்லை தண்ணியும் இல்லை. எங்கயோ போய் ஏதாவது கிடைச்சு சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா பட்டினி இருப்பாங்க. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அதாவது எலி தவளை, பாம்பு மாமிசம் மாதிரி ஏதாவது இருந்தா மட்டுமா அதை வச்சு நெருப்புல வச்சு சாப்பிடுற அளவுக்கு ஆகிட்டு இருக்கோம். அதே நிலைமை நம்மளுக்கு எப்ப வேணாலும் வரலாம் அதனாலதான் சொல்றேன். விவசாயத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் காப்போம்னு மனதில எடுத்துட்டு வரும் இளைஞர்கள் எல்லாம் தயவு கூர்ந்து விவசாயத்துக்கு பணிஞ்சு விவசாயம் பண்ணனுங்கிற ஒரு ஊக்கத்தை வந்து வளர்த்துக்கணும்னு விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். இன்னொரு என்ன அப்பிடின்னா விவசாயம் பண்ண இடமில்லாம போயிட்டு இருக்குங்க. இப்பெல்லாம் பெரிய பெரிய அஹ் பெரு நிறுவனங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டிருக்காங்க அப்பிடின்னா ஒரு ஒரு ஊருக்குள்ளேயா போய் இடம் வாங்குறது. அங்க வந்து இந்த மாதிரி buildings கட்ட வேண்டியது. கட்டிட்டாங்க அப்பிடின்னா நம்மளுக்கு விவசாயம் பண்ண இடமே இல்லாம போயிடுது. விவசாயி என்ன பண்றான் எந்த அவனே அவனோட நிலத்தை வந்து விற்கிற நிலைமைக்கு ஆளாகிறான் என்ன அவனுக்கு பசிங்க பசி இல்லை அவங்க கட்ட வேண்டிய கடன் எக்கச்சக்கமா போயிட்டிருக்கு. வட்டி வட்டி வட்டின்னு சொல்லி அதை கட்டி இன்னொருத்தன்கிட்ட இருந்து கடன் வாங்கி அவங்க இவ்வளவுதான் காசு எங்கிருந்து அவன் கிடைச்சாலும் அந்த நிலம் வந்து அவங்களுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு மாட்டேன்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்னவோ கடவுள் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கிறாரு. பார்த்தீங்க அப்பிடின்னா மழை தண்ணி இந்த வெயில் எல்லாம் மாறி மாறி முதல்ல மாதிரி எல்லாம் இல்லாம இப்போ full ஆவே மாறி மாறி வந்துட்டு இருக்கு மழை பெய்யக்கூடிய காலத்துலலாம் மழை வரமாட்டேங்குது வெயில் அடிக்கறதுக்கு கூட காலத்துலலாம் வெயில் வரமாட்டேங்குது நம்ம மனுஷங்க எப்படி இஷ்டத்துக்கு இருக்கோமோ அதே மாதிரி நம்மளோட season னும் அப்படி ஆயிட்டிருக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கறதுனால விவசாயம் பண்ற யாருமே ஒரு மனசே இல்லாம போயிட்டிருக்காங்க. விவசாயம் பண்ண இடம் பெரு நிறுவனங்கள் எல்லாத்தையும் வளைச்சு போட்டுட்டாங்க. குடும்பத்துக்கு கஷ்டம். அஹ் அந்த விவசாயி என்னதாங்க பண்ணுவான் அவன் போய் மருந்து குடிக்கிறதைத் தவிர வேற வழியே இல்லை. ஒண்ணா பிச்சை எடுப்பாங்க. ஒண்ணா நம்ம சாப்பிடணுமே வழி இல்லையே அப்பிடின்னு சொல்லி வெளிநாட்டுல என்ன வேலை குடுத்தாலும் செய்யறது. எல்லா வேலையும் செய்யறது tea cup கழுவுறது இந்த மாதிரி எவ்வளவோ அசிங்கப்படுத்துவாங்க. நிறைய பேரை வந்து நீ என்ன ஒரு விவசாயிதானே வா வந்து கழுவு அப்பிடின்னு சொல்ற மாதிரி ஆயிட்டு இருக்கு. அவங்கெல்லாம் நம்மளை தெய்வமா மதிச்சுட்டிருந்தவங்க இப்ப நம்ம என்ன பண்றோம் சும்மா இப்ப நம்ம தெய்வத்தையே மதிக்காத மாதிரி நடந்துட்டு இருக்கோங்க. ஏன் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் நீடிச்சுட்டேன்னா நம்மளுக்கு அடுத்து வர்ற தலைமுறைக்கு எல்லாம் சோறு தண்ணி கூட கிடைக்காதுங்க. இந்த நிலைமை எல்லாம் நீடிச்சிட்டே வந்துட்டிருந்தா அந்த சமுதாயம் வருங்கால சமுதாயத்துக்கு சாப்பிட சோறு தண்ணி இல்லாம ஒண்ணுமே கிடைக்காதுங்க விவசாயங்களே இல்ல நிலமும் இல்ல நிலத்தை எல்லாத்தையும் நம்ம குடிசைகள் இருந்தா எல்லாத்தையும் அகற்றிட்டு அங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கலாம். இப்ப cement ஜல்லி போட்டு வீடு கட்டி கட்டி கட்டி இப்போ இல்லாம ஆயிட்டிருக்கும். இன்னும் போயிட்டிருக்கு. இது என்னோட ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்பிடின்னு கேட்டீங்க அப்பிடின்னா நம்ம மக்கள் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து விவசாயத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணனும் ரொம்ப நல்லது நம்ம எல்லாம் வெளிநாட்டுல போறோம் அவன் காசு சம்பாதிக்கிறான் இவங்க காசு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லாம நம்ம தெய்வங்களா மதிக்கப்பட்டவங்க நம்ம எதுக்கு விவசாயத்தை விட்டுக் கொடுக்கணும் அப்பிடின்னு சொல்லி களத்திலே இறங்கி

நம்மளோட தெய்வம் நம்மளுக்கு சோறு கொடுத்தவங்க அப்படி இப்படின்னு. நம்மளை வந்து வேண்டுவாங்க. ஏன்னா கடவுள்ன்னா நம்மளுக்கு வாழ்க்கையும் கொடுத்து நம்மளுக்கு வாழ்க்கை எப்படி பண்ணனுங்கிறதையும் சொல்லிக்கொடுக்கிறாரு அதே மாதிரிதாங்க விவசாயிகளும். இப்படி ஒருத்தரோட வாழ்க்கைய வாழ முடியும். சோறு, தண்ணி இல்லாம அப்பிடின்னா முடியாதுங்க. விவசாயிகள் இல்லாம நம்ம நாட்டுல சோறு, தண்ணி எதுவுமே கிடைக்காது இதனால என்ன சொல்ல வரேன் அப்பிடின்னா நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து விவசாயத்தையும் விவசாயிகளையும் காத்து இன்னொரு சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்து பசி, பட்டினி, பஞ்சம் இல்லாத ஒரு தலைமுறையை கொடுக்கணும்னு விரும்புறேன் இந்த மாதிரி தலைமுறைகள் எல்லாம் வர வர நம்மளுக்கு சோறு இருந்துட்டே இருக்குங்க. சோறு சோறுங்கறேங்கறது எப்படின்னா வயிறு பசி பசியை வந்து அடக்குறதுக்காக விவசாயிங்கதான் இங்க இருக்காங்க வேற யாரும் இல்லைங்க. காசு காசு பணம் தேடிப் போய் நம்ம வந்து காசு சாப்பிடப் போறது இல்லையே அதே மாதிரி இதுதான் நிறைய இடத்திலே எல்லாம் என்ன பண்றாங்க அப்பிடின்னா விவசாயம் பண்ணவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடறாங்க. வாங்கன கடனைக் கட்டணும் நம்ம குடும்பத்த பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துலதான் இருக்காங்களே தவிர நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது.

இப்ப எல்லாம் கையேந்திட்டிருக்கோம். எங்கேயாவது கிடைக்குமா விலைவாசி ஏறுது. ஏன் விலைவாசி ஏறுதுன்னு சொல்லி நம்ம அரசுகிட்ட முற்றுகையிட்டு இருக்கோம் அரசு வந்து எத்தனைதாங்க நம்மளுக்கு செலவு குடுத்துட்டிருப்பாங்க என்னன்னா எல்லாமே இதுக்கான ஒரே ஒரு reason என்ன அப்பிடின்னா விவசாயம் அழியறதுதாங்க இதுக்கெல்லாம் ஒரே ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்பிடின்னா விவசாயியா ஆயிடுங்க. விவசாயிகளா இறங்குங்க.

நம்ம எவ்வளவு தான் நன்றிக்கடன் செலுத்தினாலும் கடைசி காலத்துல சோறு, தண்ணி இல்லாமதாங்க போகப்போறோம் இதனாலதான் நான் என்ன கேட்கிறோம் அப்பிடின்னா இளைஞர்கள் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து விவசாயிங்களை வந்து அவங்கள வந்து கடன்ல இருக்காங்க அப்பிடின்னா ஒரு ஊர்ல ஒருத்தர் வந்து விவசாயியா இருக்காரு அப்பிடின்னா நம்ம எல்லாம் சேர்ந்து நம்மளால முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு பண்ணனும். ஏன்னா ஒரு காலத்துல என்ன ஆகும் அப்பிடின்னா ஒரு ஊர்ல ஒரே ஒரு விவசாயிதான் இருப்பாரு. அவருக்கும் இடம் இருக்காது. அவர் விவசாயம் பண்றதுக்கான தெம்பும் இருக்காது. கடைசி காலத்துல அவங்ககிட்ட போய் நின்னா அவங்க நொந்துடுவாங்க.

உம் mam எனக்கு தெரியாது mam எனக்கு வந்து தெரியாது ஏ சின்ன பையன் வச்சான தெரியல அனா எனக்கு வந்து பைசா போயிட்டு இருக்கு recharge பண்ணாத பைசா போயிட்டு இருக்கு mam அத ந உங்களுக்கு cll பண்ண

வேண்ட mam அதுக்குதா உங்களுக்கு call பண்ணி சொல்லத phone பண்ணும் ஆமா mam எனக்கு வந்து வென okay அத கட் பண்ணனும் ந recharge பண்ண பிறகும் திரும்மா திரும்ப பண்ணனும் வருது

இதுல வந்து recharge recharge பண்ணுங்க வந்து இருக்கு mam ஆமா mam ந வந்து recharge பண்ண amount எடுத்தாங்க திரும்பியும் balances இல்ல balances இல்ல சொல்லும் போது balances போடா முடியும் ம சொல்லுக நீங்களே அது என்ன mam net மதித்தன call பண்ணுவீங்க நாங்க எப்படி mam பாத்து வாசிப்போம் okay அத சீக்கிரம் பண்ணுங்க ந வந்துட்டு எத்தனை தடவாத பைசா போடா முடியும் ஒருளால் வந்து குடுத்து போடுடா ஒரு நாள் அம்பதுரூபா குடுத்து போட்டஎப்படியாவது சீக்கிரம் mam பண்ணுங்க நேத்து ஒரு அம்பதுரூபா போட்ட திரும்பியும் recharge வரல பைசாவும் வரல mam அவங்க என்ன சொல்றங்கனா successfull successfull காட்டுதுனு சொல்ராங்க

mam ந வந்து இன்னக்கி ஒரு அம்பதுரூபா போட்டு இருக்க அன்னகி ஒரு அம்பதுரூபா போட்டு இதுவரைக்கும் அகால

அப்போ அந்த புள்ள சொல்லுச்சு நீங்க costamar care call பண்ணி கேளுங்க சொல்லுச்சு சரினு சொல்லி இப்போ உங்களுக்கு call பண்ண

கேளுங்க அவங்க உங்களுக்கு clear பின்னி தருவாங்க அப்டினு அந்த புள்ள சொல்லுச்சி சரி புள்ளஅப்பா அந்த number evening பண்றனு சொன்ன அத இண்ணகி பண்ண மொத்தமா ரெண்டு தடவ பொட்டச்சி mam

okay mam அப்போ flannel சொல்லுங்க ந போடுகிற mam உங்களுக்கு மட்டும்

mam அம்பதுரூபா அம்பதுரூபா போட்டு போய்டே இருப்ப mam

ம் அப்டியே mam சரி ந போடுற okay mam எவ்ளோ ரூபாய்க்கு போடணும் சொல்லுங் ந கடைல பொய் போடுற okay mam okay வேற எதாவது கோரிஞ்ச offer இருக்க mam mam பாருங்க mam இதைவிட கொறஞ்ச offer இருக்கானு

அ பொது ம வாரத்துக்கு ஒரு நாள்தா ஏ புள்ள என்ன வெளிநாட்டுல இருந்து கூப்டுவா

ஓ அப்டியே mam ந இத பொய் கேட்டு பாக்குற எனக்கு இந்த ஐம்பதுஅறுப போட்ட என்ன என்ன fenifed இருக்கு mam

நீங்க எது எடுக்குறீங்க நாங்க வந்து எப்படின ஒருவரத்துல ஒருவாடித்த ஏ புள்ள போன் பண்ணுவ அப்போது எதுக்கு ந netuse பண்ண மட்ட mam ஏ பயணுக்கத்தா நாங்க net போடுறம் என அதே use பண்ண மாட்டோம் சரியா mam உங்க பயனுக்கு இப்போதைக்கு எத்தனை தேவ படுத்த mam artel இல்ல அவனே எல்லாம் பத்துப்ப அவனுக்கு okay mam உங்க பையன் என்ன பன்றாக பையன் வந்து farin இருக்க mam சரி சரி ந வந்து இந்த flan கடியில வந்து போடுற okay mam

அவர் வாகனம் ஓட்டுபவர் அல்லது நடந்து செல்பவர் எவராக இருந்தாலும் சாலை பாதுகாப்பு அறிவு இருந்தால் மட்டுமே நீண்ட நாட்கள் சிக்கல் இல்லாமல் வாழ முடியும் முறையற்ற சாலை பாதுகாப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு விதிமுறையை கடைபிடிக்காமல் இருத்தல் போன்ற காரணங்களால் மிகச் சிக்கலான விபத்துகள் ஏற்படுகின்றன இதன் காரணமாக மரணம் கூட ஏற்படும் சாலை பாதுகாப்பின் சிறு முயற்சி எடுப்பதன் மூலமாக இவ்வாறான சிக்கல் விபத்துகள் ஏற்படாமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் இன்றைய நாகரீக வாழ்க்கையில் சாலை விபத்து என்பது நம் அன்றாட வாழ்வில் காணும் ஒரு சகஜமான நிகழ்வாக மாறிப் போய்விட்டது

பட்டியல் எப்போதும் முதியவர்களும் குழந்தைகளும் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் இதற்கு காரணமாக சொல்லப்படுவது சாலை விழிப்புணர்வு இன்மை என்றே சொல்லப்படுகிறது வயதானவர்கள் சாலை விபத்து பற்றி அறிவு இருந்தும் அவர்கள் உழைப்பு இல்லாததால் விபத்து ஏற்படுகிறது குழந்தைகள் சாலை பாதுகாப்பு அறிவு போதுமான அளவு இல்லாததால் இது போன்ற விபத்துகள் ஏற்படுகின்றன நீங்கள் எப்போதும் வாகனம் ஓட்ட ஆரம்பிக்கும் முன்னதாக சாலையை பார்ப்பதற்கு முன்பதாக உங்களது வாகனங்களை சரி பார்த்துக் கொள்ள வேண்டும் முறையான break வசதி தகுதியான அழுத்தம் உடைய சக்கரம் போன்றவை துரிதமாக செயல்பட்டு சாலை விபத்துகள் தடுக்க வாகன ஓட்டிகள் வாகன ஓட்டிகள் பயன்படு~ படுகி~ பயன்படுகிறது சாலை பாதுகாப்பு இடதுபுற வலதுபுற திரும்புதல் விளக்குகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் இவற்றை முறையாக பயன்படுத்தி மூலமாக அதிக விபத்துகள் குறைக்கப்படலாம் வழி கொடுத்தால் வழி கிடைக்கும் என்று புதுமொழிக்கு ஏற்ப எப்பொழுதும் வழி கொடுத்து அடுத்தவரை அனுப்பிவிட்டு பாதுகாப்பு சாலையில் பயணிபவர்களுக்கு விபத்து ஏற்படுவது இல்லை வாகனத்தில் தன்னைப் பற்றி அறிந்து வைத்திருக்கும் அருவி போல சாலையை தன்மையாக பயன்படுத்தவுடன் தெரிந்து வைத்துக் கொள்ளவும் அறிவும் தற்போதைய வாகன ஓட்டிகளுக்கு தேவைப்படுகிறது மிக உயரமான கனரக வாகனங்கள் ஒட்டும் வாகன ஓட்டிகள் சிறப்பு மிக்க சாலைகள் மிகவும் பொறுமையாக மேற்கொள்வது சாலை பாதுகாப்பில் ஒரு முக்கிய படி எப்போது எங்கிருந்து வேண்டுமானாலும் வாகனங்கள் சாலைக்கு வரும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் ஒருபுறம் பார்த்துவிட்டு சாலையை கடக்கக்கூடாது பின்னால் வரும் வாகனங்களை அதன் சத்தத்தை கண்டு பதட்டம் அடைந்து அங்கும் நகர்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும் சாலையை கடக்க அதற்காக ஒதுக்கப்பட்ட கோடுகள் வரையப்பட்ட இடங்களில் மட்டுமே சாலையை கடக்க வேண்டும் குழந்தைகளுடன் சாலைகளில் பயணிக்கும் பொழுது அவர்கள் செய்யும் செயல்களை எப்பொழுதும் கவனித்துக் கொள்ள வேண்டும் மழை நேரங்களில் ஏற்பட்டுள்ள பள்ளங்களை தவிர்க்க வேண்டும் எப்பொழுதும் நடைபாதையிலேயே நடந்து செல்ல வேண்டும் தற்போதைய அறிவியல் சாதனங்கள் கடைவீதிகள் கொண்டு பாட்டு கேட்டபடியே சாலையில் பயணிப்பது சகஜமான ஒன்றாக மாறிவிட்டது

எனவே இவ்வாறு நாம் கடைப்பிடிப்பதன் மூலமாக சாலை விபத்துகளை நாம் தவிர்க்கலாம் இனி இந்தியாவில் சாலை விபத்துகளை நாம் குறைக்கலாம் சாலை விதிகளை கடைபிடிப்பது குழந்தைகளுக்கு சாலை விதிகளை பற்றி அறிவுறுத்துவது நமது தலையாய கடமையாகும் இதன் மூலம் நம் குழந்தைகளின் எதிர்கால நன்றாக இருக்கும் நாட்டின் எதிர்காலமும் நன்றாக இருக்கும் சாலை பாதுகாப்பு என்பது ஒரு நாட்டின் முக்கிய அங்கமாக திகழ்கிறது இது நம் உயிரை மட்டும் அல்ல மற்றவர்கள் உயிரையும் பாதுகாக்கிறது எனவே சாலை சாலை பாதுகாப்புகளை நன்கு கவனித்து கடைபிடிப்பது நம் முக்கிய கடமையாகும் சாலையில் எப்பொழுதும் signal களையும் கடைபிடிக்க வேண்டும் கைகாட்டி சாலைகளின் பலகைகள் அனைத்தையும் பார்த்து இடதுபுறமாக சாலை நடப்பவர்கள் செல்ல வேண்டும் இதனால் இதனால் நம் விபத்துகளில் இருந்து விடுபடலாம் எனவே சாலை விபத்து என்பது நாட்டின் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்கிறது இதனை நாம் கடைபிடித்து வாழ்வில் பல்லாண்டு வாழ்க என

hello mam

இது sir

ஆஹ் sir எனக்கு வந்து இன்னும் two weeks ல வந்து இங்க அமெரிக்கா போறதுக்காக வந்து அமெரிக்கா போகணும் அமெரிக்கா போறதுக்காக வந்து ஏதாச்சும் flight ticket எதுவும் available ஆ இருக்குதா sir ஆஹ் ஆஹ் flight ticket இருக்கு எப்போ போகணும் ma'am ஃப்ரைடே sir ஃப்ரைடே morning இல்லைன்னா night ஆமா sir ஆமா

next week sir